இந்த சீலிங்ல வந்து ரெண்டு லைட் வந்து வெச்சிருக்காங்க.

இந்த பேக் வியூ வந்து பாக்குறதுக்கு கிளாஸ் வெச்சு போட்டீர்காங்க. கர்ட்டன் போட்டீர்காங்க.

அது சுத்தி இந்த பிளேச சுத்தி இருக்கிற சரவுண்டிங்ஸ் எல்லாமே நல்ல அழகா இருக்கு.

இந்த கடையில வந்து நறைய திங்ஸ் எல்லாமே இருக்குது.

இது வந்து ஒரு செடி கடை.

ஒரு சைடுல ஒரு மரம் நிக்குது பக்கத்துல ஒருத்தங்க ட்ராலி பேக் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா.

அதுக்கு மேல வந்து சீலிங் வந்து சீட்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க.

இந்த கடையில வந்து நெறைய திங்ஸ் வந்து வச்சிருக்காங்க.

அதுக்கப்றமா நம்ம நறைய பேரு போனா அதுல உட்காருறதற்காக ரெண்டு பக்கமு பெஞ்சு சேரு எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க.

அங்க போய் இருக்கலாம் அதுக்கு அப்புறமா அதுக்கு உள்ளால வந்து போய் பூசை எல்லாம் பண்றதுக்கான இடம் இருக்கு.

அப்புறமா அது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி நிறைய ஷோ இருக்கு.

இது வந்து ஒரு தனியா இருக்கு ஒரு இடத்தில தான் இருக்கு.